பரவாயில்லை சோபி உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்

சரி நம்ம அப்புறம் சந்திப்போமா ஆஹ் கண்டிப்பா சோபி நன்றி விடைபெறுகிறேன்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

அஹ் இருக்கீங்க தேவிஅபிராமி சொல்லுங்க தேவி அபிராமி

movies பத்தி நா என்ன நெனைகிறன movie நாலே எல்லாத்தூகும் புடிக்கும் யாரும் movie புடிகாதுனு இல்ல ஹம் எப்படி சொல்லுறது movie பாக்கும் போது நம்ம எல்லாதியும் மறந்து கொஞ்சம் relax அஹ் பாக்கனும் அப்பிடி தா இருக்கனும் அத விட்டுட்டு எல்லா pressure அஹ் இருக்கும் போது நம்ம movie பாக்கா முடியும்மா முடியாது நல்லா free time அஹ் இருக்கும் போது movie பாக்கனும் jolly அஹ்

மூ Movie லா இருந்து அப்பிடி நா எதுமே கத்தூகல தேவி அபிராமி ஆஹ் movies ல இருந்து என்ன கத்துருக்கேன நல்லா mobile நோண்டி பழகிருக்கன் அது தான் கத்துருகன் நான் என்ன நெனேக்குறனா தேவி அபிராமி ம்ம்ம் எப்டி சொல்றது movies நாளா நம்ளுக்கு எப்டி சொல்றன நல்ல விதமான இதுவும் இருக்கு அதுலே வந்து நெறய fake ம் இருக்கு ங்க தேவி அபிராமி movies ல நடக்குற மாதிரியே நம்ம reallife ல நடக்குங்கறது கெடயாதுல

அஹ் அந்த காலத்து படம் லன் பாதீங்கனா எப்டி சொல்றது பெரியவங்க எல்லான் வந்து விரும்பி பாபாங்க ஆனா இப்பொ வர்ர படங்கள் எல்லாம் பாத்தீங்கனா ஆமாங்க தேவி அபிராமி இப்ப இருக்குற அன் generation தான் எல்லாருமே பாக்குறாங்க லான் தவிர இந்த வயசான old people லான் யாருமே அதிகமா அத விரும்பி பாக்குறது லிங்க அன் எல்லாருமே வந்து அப்பொ வந்து உங்களுக்கு எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் அவர்க அவங்களான் தான் நடிச்ச படம் ரொம்ப famous அ இருந்தது ஆன் ஆமா leading ல இருந்தாங்க இப்ப பாத்தீங்கனா இப்பொ நெறய பேர் இப்பொ நெறய actors வந்துருகாங்க நெறய actress வந்டாங்க ஆமாங்க தேவி அபிராமி ஆமா ஆமா இப்ப எல்லாருமே வந்து ஆன் இருக்கங்கற தேவி அபிராமி இப்ப எல்லாருமே அதான் பழய காலத்து படத்த தான் வந்து எல்லாருமே விரும்புனாங்க நம்ம நம்ம வீட்டுல இருக்குற பெரியவங்க பெரியவங்களான் பாத்தீங்கனா இப்

இப்ப வர்ர படமுமே வந்து சில படங்களான் நல்லா இருக்கு எதுவும் நல்லா இல்லனு லான் சொல்ல முடியாது அன் கருத்து உள்ளதாவும் இருக்கு அன் ஒ என்னங்க தேவி அபிராமி ஆமாங்க தேவி அபிராமி பாத்தன் பாத்தன் ஆன் என்னங்க தேவி அபிராமி புரியல நீங்க பேசுறது ஆன் love today பாத்தங்க தேவி அபிராமி அது இல்ல ஆன் அது பாத்தங்க தேவி அபிராமி பாத்தன் But எனக்கு வந்து அது அவ்ளொ ஒன்னும் பிச் புடிச்ச படம் அப்டினு லான் சொல்ல முடியாது தேவி அபிராமி எல்லாரும் வீட்ல பாக்குரனு சொனனாங்க so அதுனால அப்பொ பாத்தன் அவ்ளொ தான்

இப்பொ ஆன் ஒரு குடும்ப படமா இருந்தா நம்ம நம்ம பாக்குறத விட நம்ம வீட்ல எல்லாரும் விரும்பி பாப்பாங்க குடும்ப படம் அப்டிங்கும் போதுஅத எல்லாருமே வென் விரும்பி பாப்பாங்க எப்டி சொல்றது இப்ப நம்மல மாதிரி இருக்க பொன்னுங்களான் வந்து இப்ப இந்த படத்த பாக்குரது ஆனா வந்து பெரியவங்க எல்லாம் வந்து குடும்ப படமா தான் பாத்துட்டு இருகாங்க ஆன் so வந்து குடும்பபடம் தான் எல்லாருமே விரும்பி பாப்பாங்கனு சொல்றேன் அது தான்

ஆங் என்ன படங்க தேவி அபிராமி ஆமாங்க தேவி அபிராமி ஆமா ஆமா ஆமா அந்தபடம் நா பாக்லீங்க தேவி அபிராமி

பெரியவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி எல்லாருமே விரும்பி பாத்தாங்க அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் பத்தாங்க பெரியவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி எல்லாருமே அத வந்து விரும்பி பாத்தாங்க அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் பாத்தாங்க ஆன் part two இத விட இன்னும் நல்லா இருக்கும் நெனைக்கிறன் but எப்பிடி வர போகுதுனுங்குறது தெரிலீங்க தேவி அபிராமி பாப்பொம் எப்பிடி இருக்குனு ஆன் பொன்னியின் செல்வன் கதை எல்லாரும் சொல்லிருக்காங்க ஆனா இத பத்தி நான் படிச்சது இல்ல படிக்கனும்னு எனக்கும் ஆசை தான் but நான் இத பத்தி படிச்சது இல்ல கண்டீப்பாங்க தேவி அபிராமி கண்டீப்பா எனக்கும் ஆசை தான் படிக்கனும் எங்க இங்க இருக்க எனக்கும் time இல்லயா ஆமாங்க தேவி அபிராமி எனக்கு வந்து பொன்னியின் செல்வன்னா ரொம்ப புடிக்கும் first time பார்க்கும் போது அந்த படம் வந்து ஒன்னுமே புரியல அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அதுல வர்ர பாட்டு எல்லாம் அவ்ளொ

ஆமா எனக்கு நல்ல ஆனா நல்ல நல்ல படம் இப்பொ recent வந்த படத்துல எனக்கு அது ரொம்ப புடிச்சதனு வைங்களன் அந்த மாதிரி அது வந்து பெரும்பாலும் theatre க்குனு தேவி அபிராமி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க line ல நான் பெரும்பாலும் theatre க்கு போய் பார்த்ததே கெடயாதுங்க தேவி அபிராமி எனக்கு தெரிஞ்சு நான் பொன்னியின் செல்வன் பொனதே எனக்கு பெரிய அதிர்ச்சி யா இருந்தது நம்ம படத்துக்கு போயிருகமா அப்டினு ஆமாங்க தேவி அபிராமி ஆமா ஆமா நான் அது theatre கு போய் தான் பார்த்தன் but ரொம்ப புடிச்சது மறுபடியும் வீட்லயும் வந்து ஒரு ரெண்டு time பார்த்தன் வைங்களன் அப்டீ எல்லாருமே கஸ்ட படு கஸ்ட பட்டெல்லாம் எடுக்குறாங்க அந்த field ல இருந்தா தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து சும்மா பேசுறதுக்கு எல்லாமே correct ஆ தான் இருக்கும் but ஆனா அந்த field ல இருக்றவங்க நம்ம யோச்சி பாக்கனும் இல்லீங்கலா தேவி அபிராமி

ஆஹ் இருக்கேன் தேவி அபிராமி. இல்லைங்க தேவி அபிராமி. நீங்க சொல்றது correct நீங்க சொல்றது correct -தா. But எப்படி சொல்றது. அந்த movie -ய நம்ம பாத் பாத்துட்டு சொல்லிடறோம். ஓரே வார்த்தைல சொல்லிடறோம். அஹ் இந்த படம் நல்லா இல்ல அப்டீங்கறது பாக்கறோம். Once பாக்கும்போதே இல்ல இது நல்லா இல்ல அப்டீனு நாம சொல்லிடறோம் அது வந் அது வந்து எப்படி சொல்ரது? நம்ம ஓரே வார்த்தைல இல்ல பாத்துட்டேன் நல்லா இல்ல நல்லா இருக்கு அப்டீனு சொல்லிடறோம். ஆனா அது வந்து அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கறாங்க நம்ம அது நெனைக்கறது கெடையாது நம்ம நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கறது மட்டும்தா நம்ம நெனைக்கறோமே தவர அது எப்படி எடுக்கறாங்க எவ்வளவு கஷ்டப்படறாங்க அப்படீங்கறதுலாம் நம்ம எதையுமே நெனைக்கறதில்ல

ஆமாங் தேவி அபிராமி correct -தா. இப்போ எடு example -க்கு சொல்லனுனா முன்ன அஹ் எப்படி சொல்றது? eightees அந்த மாதிரிலலாம் பாத்திருந்தீங்கனா அப்போ இருந்த படம்லாம் வேற மாதிரி. இப்போ வர படமும் வேற மாதிரிதா இருக்கு. அப்போலாம் வந்து அப்ப அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுதா எடுத்தாங்க. இப்பொவும் பாத்தீங்கனா என்ன அப்போலாம் வந்து இப்போ நம்மளுக்கு எதுக்கெடுத்தாலும் Phone வந்துருச்சு. அப்பறம் நம்ம computer இந்த மாதிரி நெறைய நம்ம use பண்றோம். அப்போலாம் உங்களுக்கு அதிகமா அந்த அந்த இதெல்லாம் கெடையாதுல்லங்க தேவி அபிராமி

உம் ஆமாங் தேவி அபிராமி correct -தா. ஆமாமா அதுல வந் உம் ஆமாமா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுதா ஆமா எல்லாருமே கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு movies நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்டீங்கறத மட்டும்தா நாம பண்றது. ஆனா அவங்க எவ்ளோ எல்லா இதுலையுமே கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிதா வந்து உள்ள வராங்க. நம்ம அத நெனைக்கறதே கெடையாது யாருமே. உம் ஆமாங்க தேவி அபிராமி. நீங்க கடைசியா என்ன படம் என்ன படம் போனீங்க நீங்க கடைசியா என்ன படத்துக்கு போனீங்க? Line -தா இருக்கேங் தேவி அபிராமி

Okay okay okay தேவி அபிராமி. நானும் அந்த பொன்னியின் செல்வன் போனேன். திரும்ப வந்து Friends ஓடலாம் பெரும்பாலும் போக மாட்டேங் தேவி அபிராமி. Friends ஓட வந்து college படிக்கும்போதே வந்து எல்லாம் முடிஞ்சுது இப்போ பாத்தீங்கனா என்ன நம்ம families கூட இன்னும் இருக்கறது எவ்ளோ days -ங்கறது அந்த மாதிரிதான. அதனால family members கூடதா இப்போலாம் போறது. Friends கூடையும் போவேன். அப்பப்போ friends கூட ஆஹ் mostly வந்து பாத்தீங்கனா family members கூடதா. எங்க வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து நம்ம போலாம் வெளிய போகாத அப்டீனு சொல்வாங்க. So வந்து வீட்ல இருக்க person கூடதா போவேன் வைங்களேன் ஆமாங் தேவி அபிராமி. கண்டிப்பா கண்டிப்பா. உம் ஆமாங் தேவி அபிராமி. ஆமா நீங்க சொல்றது correct -தா. அப்பறம் பாத்தீங்கனா நம்ம family கூட போனோம்னா நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். அவங்களும் நம்ம நம்மளோட குடும்பத்தில இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.

ஆமா correct ஆமா ஆமா. என்னோட தம்பி இருக்கான். என் தம்பி அப்படிதா. பசங்க கூ friends கூட போறேன் போறேன் Friends கூட போறேன் போறேனு சொல்லுவான். அப்போ பாத்தீங்கனா அவன் சொல்லிட்டு அவனுக்கு போகவே மனசே இருக்காது. நம்ம எல்லாருமே போலாம். நம்ம வீட்லதா யாரும் வர மாட்டேங்கறீங்க நான்தா வந்து friends கூட போறேனு சொல்றேன் அதுக்கும் விட மாட்டேங்கறீங்க அப்படீம்பான். சரி போ அப்டீனு சொன்னோம்னாலும் போறதுக்கும் அவருக்கு வந்து விருப்பம் இருக்காதுனு வைங்களேன். நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா போலாம். ஒரு படத்துக்கு போறதுனா நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் போனா ஜாலியா இருக்கும் அப்படினு நெனைப்பானு வைங்களேன் ஆமாங்க தேவி. எங்க எப்படி சொல்ரது. இப்பத்த பசங்களுக்கெல்லாம் வந்து நா அந்த கருத்த பக்த்தி பேசனாவே வந்து கோவப்படறாங்க. ஆமாங் தேவி அபிராமி. ஆமாமா correct -தா. நீங்க சொல்றது correct -தா but ஆனா வந்து யாருமே இப்பத்த பச இப்பத் இப்பத்த பசங்க வந்து அத விரும்பரதே இல்லைங் தேவி அபிராமி அதுதா படத்துக்கு போகனும் ஜாலியா போகனும். அததா அததா விரும்பறாங்க. புரியலைங் தேவி அபிராமி ஆஹ் ஆமா ஆமா அது correct -தா நீங்க சொல்றது correct -தா. அப்பறம் பாத்தீங்கனா எப்படி சொல்ரது? ஒரு படத்துக்கு போறோம் அப்டீனா அந்த

நம்ம Pressure அத ஒரு freedom -ஆ இருக்கலாம்னு வையுங்களேன் அத பாக்கும்போது. ரொம்ப pressure pressure பண்ணிக்கக்கூடாது நம்மல அதுதா. Movie பாக்கும்போது கொஞ்சம் free -ஆ இருக்கலாம் ஆஹ் Movie போகலாம் போகலாம். ஆமாங் தேவி அபிராமி. correct -தா. எப்படி சொல்றது நம்ம weekly once போகனுங்கறது கெடையாது. Monthly once மாசத்துல ஒரு தடவ இல்லனா ரெண்டு தடவ போனோம் அப்படீனா நம்மலும் கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா இருப்போம். நம்ம வீட்டில இருக்கறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வீட்டில இருக்க கொழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு படத்துக்கு போறதுனா யாருதா வந்து சந்தோஷம் இல்லாம இருக்காங்க சொல்லுங்க. எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க ரொம்ப

உம் ஆமா ஆமா ஆமா. ஆனா பெரும்பாலும் வந்து எல்லாரும் விரும்புவாங்க. படத்துக்கு போறதுனாவே எல்லாரும் விரும்புவாங்கனு வையுங்களேன்

இப்போ என்ன தத்துவங்கள் வருது? எதுவுமே இல்ல அந்த மாதிரியெல்லாம்

ஆஹ் correct correct தேவி அபிராமி நா இததா டஇத நா சொல்லனுனு நெனைச்சேன். அப்போலாம் வந்து எல்லா எல்லா படமுமே வந்து அந்த காலத்து படங்கள் எல்லாமே வந்து தமிழ்ல்ல அந்த மாதிரிதா. இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லா இதுலையுமே எல்லா மொழிலையுமே வந்துருது. ஆனா வந்து இப்போ வர இப்போ வர தமிழ் படத்துலையுமே English வந்து add பண்ணிடறாங்க ரெண்டுமே கலந்துதா பேசறாங்க பண்றாங்க. ஆனா வந்து அது எல்லாருக்குமே புரியுங்கரதுலாம் கெடையாதுல்ல? இப்போ எப்படி சொல்றது? படிச்சவங்களா இருந்த அவங்களுக்கு அது புரியும். படிக்காதவங்களா இருந்தா அவங்களுக்கு எப்படி புரியும் அது? அதெல்லாம் இருக்கு. So வந்து ஆனா அந்த காலத்து படத்துல வந்து எந்த படத்துல வந்து எல்லா கலந்து பேசிருக்காங்க? இல்ல எல்லாமே அது தமிழ்ல்ல மட்டும்தா பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா கருத்தும் நல்லா இருந்துச்சு. அதுவும் பாட்டெல்லாம் கேக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். எங்க வீட்ல எங்க தாத்தா பாட்ட்டிலாம் கூட சொல் ஆமாங் தேவி அபிராமி. எங்க வீட்ல பாத்தீங்கனா எங்க தாத்தா பாட்டி எங்க தாத்தா பாட்டிலாம் பாத்தீங்கனா daily என்னங்க தேவி அபிராமி? Hello ஆமா ஆமா ஆமா ஆமா. எப்படி சொல்றது? Example -க்கு எங்க வீட்லயே வந்து பெரியவங்க இருக்காங்க. பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க. அவங்கலாம் பாத்தீங்கனா அந்த காலத்து பாட்டு அப்படீனா ரொம்ப விரும்பி கேப்பாங்க. இந்த காலத்து பாட்டு போடுங்க இந்த காலத்து பாட்டு நம்மளுக்கு புடிக்கும். ஆனா அந்த காலத்து பாட்டு அவங்களுக்கு புடிக்கும் ஆனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க அத கேக்கும்போது? இல்ல இத மாத்துங்க அத போடுங்க இத போடுங்க நு சொல்வோம். அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல இத கேட்டுப்பாரு இதுல வந்து கருத்துக்கள்லாம் நல்லா இருக்கும் அப்டீனு அவங்க சொல்வாங்க. நம்ம அத கேக்கறோமா? இல்லையே ஆமா ஆமா ஆமா ஆமா. ஆமா தேவி அபிராமி correct -தா. எப்படி சொல்றது? ஆனா அந்த காலத்து படமும் நல்லா இருக்கு. இந்த காலத்து படமும் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்குங் தேவி அபிராமி

எல்லாருமே விரும்பி பாக்கறாங்க. எல்லாருமே வந்து அந்த காலத்து பாட்டையும் பாக்கறாங்க இந்த காலத்து பாட்டையும் பாக்கறாங்க ஆமாங் தேவி அபிராமி correct correct நீங்க சொல்ரது correct -தா. ஏன்னா அந்த காலத்து பாட்டையே வந்து இப்போ remix பண்றாங்க. கொஞ்சம் differ -ஆ இருக்கு. அந்த அந்த பாட்டையே

ஆமாங் தேவி அபிராமி. நீங்க சொல்றது correct -தா. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க. பழைய பாட்டுலாம் நாம அதிகமா கேட்டிருக்கவே மாட்டோம். பழைய படத்துல வர பாட்டு நாம வந்து அதிகம் கேட்டிருக்க மாட்டோம் ஆனா இப்பத்த பாட்ட வந்து நாம விரும்பி கேக்கறோம். அதே மாதிரி பழைய பாட்டயே வந்து இப்போ remix பண்ணிருப்பாங்க. அத வந்து நாம விரும்பி கேட்டுட்டுதா இருக்கோம். அவங்க சொல்வாங்க நம்ம வீட்ல இருக்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்துலையே வந்த பாட்டு

ஆமாங் தேவி அபிராமி. correct -தா. அஹ் எப்படி சொல்றது. ஆனா குடும்ப கதைகள்னாவே எல்லாருமே சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே ரொம்ப விரும்பி பாக்கறாங்க. அது ஏன்னா family related போடும்போது நம்ம நம்ம குடும்பத்திலையும் இப்படி சந்தொஷமா இருந்தா நல்லா இருக்கும் அப்டீங்கறது எல்லாருமே நெனைக்கறாங்க தேவி அபிராமி. அப்பறம் பாத்தீங்கனா, சொல்லுங்க தேவி அபிராமி. ஆமாங்க தேவி அபிராமி. கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் தேவி அபிராமி கேக்குதுங் தேவி அபிராமி. அஹ் எப்படி சொல்றது? சொல்லுங்க தேவி அபிராமி கேக்குதா உங்களுக்கு?

ஆமா. ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமாங்க தேவி அபிராமி. correct correct நீங்க சொல்றது correct -தா. இப்போ நாம வந்து ஒரு படத்த பாக்கறோம் அப்டீனா அந்த படத்த நம்ம continue பண்ணனும். Correct -ஆ continue பண்ணனும். இல்ல நம்ம இன்னைக்கு பாதி பாத்துட்டு நாளைக்கு பாதி பாக்கலாம் அப்படீனா நமக்கு எப்படி சொல்றது அந்த ஆர்வமே நம்மளுக்கு போயிரும் இல்லைங்களா? One day அதுக்கு spend பண்ணி பாக்கனும். அந்த மாதிரி இருக்கனும். இப்போ எங்க வீட்லலாம் அப்படிதா. எல்லாருமே அதா சொல்லுவாங்க. ஒரு நாள் பாக்கறனா full -ஆ பாரு அப்படீனுவாங்க இன்னைக்கு பாதி பாத்துட்டு நாளைக்கு பாதி பாக்கறதுலாம் நல்லா இருக்காது. பாக்கறதுனா ஓரே நாள்ல பாக்கனும். அப்போதா நல்லா இருக்கும் நம்மளுக்கு படம். அப்போதா வந்து அந்த படத்துல வர கருத்துலாம் வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். இன்னைக்கு பாதி பாத்துட்டு நாளைக்கு பாதி பாத்துட்டு அது நம்மளுக்கு என்ன புரியும் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவுமே புரியாது ஹம் உம்

ஆமா ஆமாங் தேவி அபிராமி. உம் எப்படி சொல்றது ஆமாங் தேவி அபிராமி. correct. correct correct அதே மாதிரியே வந்து அந்த காலத்து படம் அந்த காலத்து படம், புரியலைங் தேவி அபிராமி ஆமா ஆமா. ஆமா triple R அதுக்கூட நல்லா இருந்தது. அந்த படம் நல்லா இருந்தது. ஆமாங் தேவி அபிராமி. இப்போ அதுக்கு அடுத்ததுனு பாத்தீங்கனா அதுக்கு அடுத்ததுனு பாத்தீங்கனா உங்களுக்கு பொன்னியின் செல்வன் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து அது நல்லா இருக்கு அதுவும் part two -க்கு எல்லாருமே wait பண்றாங்க. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா? ஆஹ் எந்த மாதிரி இருக்கும் அங்க setting -லாம் எப்படி பண்ணிருப்பாங்க. இந்த first one -லயே ரொம்ப நல்லா இருந்தது உம் அப்போ எல்லா எப்படி சொல்றது. எல்லா நடிகர்களுமே அதுல நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் வந்து மறக்கவே முடியாது

கண்டிப்பாங் தேவி அபிராமி. பொன்னியின் செல்வன் மாதிரியெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்கள பாராட்டனுனு வைங்களேன் தேவி அபிராமி. எல்லா இயக்குனரையுமே பாராட்டலாம். இவங்களதா அவங்களதானு இல்ல. எல்லாருமே நல்லாதா பண்றாங்க. அத நம்மளுக்கு வந்து வெளியிடும்போது பாத்தீங்கனா கொஞ்சம் இதாயிடுதுனு வையுங்களேம் மத்தப்படி ஆனா எல்லா படமுமே நல்லா இருக்கு

கண்டீப்பாங்க தேவி அபிராமி கண்டீப்பா பண்ணுவன் ஆஹ் நான் பண்ரது பார்த்தீங்கனா உங்களுக்கு குடும்ப படமா தான் பண்ணுவன் அந்த மாதிரி நான் எனக்கு குடும்ப படம்னா எனக்கு ரொம்ப புடிக்கும் அந்த மாதிரினு வைங்களன் So வந்து கண்டீப்பா அந்த மாதிரி ஒரு சூழ்னிலை வந்தா கண்டீப்பா பண்ணுவன் தேவியபிராமி உம் உம் உம் ஆஹ் movies நான் பாப்பாங்கா தேவியபிராமி ஆனா ரொம்ப விரும்பி பாக்க மாட்டன் கொஞ்சம் interest ஆ இருந்தது அப்டினா கண்டீப்பா பாப்பான் ஆனா அதுவெ வந்து ஆஹ் பொழுதுபோக்கா எடுத்துக்க மாட்டன் வைங்கலன் கண்டீப்பா ஆனா பாப்பான் movie daily compulsory எப்டி சொல்றது daily இல்லனாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆஹ் ரெண்டு நாளைக்கு ஒருக்க வாச்சு ஒரு நல்ல படம் பாத்துருவன் வைங்கலன் கண்டீப்பா movie பாத்துருவன் அது வந்து பார்த்த பார்த்த படமா இருந்தாலும் சரி எத்தனை time வேணாலும் பாப்பன் ஆனா கண்டீப்பா ரெண்டு நாளைக்கு ஒரு படத்த பாப்பன் வைங்கலன் அந்த மாதிரி தான் எனக்கு புடிக்கலனு விடமாட்டன் அது நல்லா இருந்தாலும் பாப்பன் நல்லா இல்லனு சொல்ல முடியாது

அத வந்து விரும்பி பாக்கணும் உம் அது தான் ஆமாங்க தேவியபிராமி அவங்க அவங்க உயிரயே பணயம் வச்சு எடுக்குற படம் லான் இருக்குங்க தேவிபிராமி சேரி ok ok ங்க தேவியபிராமி சரிங்க தேவி அபிராமி

கண்டீப்பாங்க தேவியபிராமி நல்ல படியா வரும் சரிங்களா தேவியபிராமி ok ங்க தேவியபிராமி ok ங்க தேவிஅபிராமி நன்றி நன்றிங்க த்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

நான் நன்றாக இருக்கிறேன் இந்த நாட்களில் நான் மிகவும் சிரமப்படுகிறேன். அதனால் நான் வீட்டில் இருக்கிறேன் நான் என்ன செய்வது நீங்கள் சொன்னது போல் உங்கள் நகரத்தில் நடக்க இடம் இருக்கிறதா? ஆமாம் நீங்கள் புவனேஸ்வரில் வசிக்கிறீர்கள் உங்களிடம் நகைகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் அங்கே பார் நான் அதை அங்கே பார்க்க விரும்புகிறேன் நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களா? ஆம் நிச்சயமாக நான் அதையே சொல்ல போகிறேன் வாருங்கள் நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என் அப்பாவும் மாமாவும் வீட்டில் இல்லை நான் இன்னும் விடுமுறையில் இருக்கிறேன் அதனால் நான் மேலும் வீட்டில் தனியாக ஆயிரத்தி தொல்லாயிரத்தி தொண்நூத்தி ஒன்பது எனவே பார்க்க இன்னும் பல இடங்கள் உள்ளன ஒரு மாதம் எடுத்துக் கொள்ளுங்கள் வந்து சுதந்திரமாக அழையுங்கள் ஆம் சரி நந்தன்கானனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் கேட்க மிகவும் ஆர்வமாக உள்ளேன் அதாவது அங்கே என்ன பார்க்க வேண்டும்? பழி அனைத்து விலங்குகளும் பறவைகள் மற்றும் பல தயவுசெய்து என்னென்ன விலங்குகள் உள்ளன என்பதை எனக்கு நன்றாக சொல்லுங்கள் நான் தொலைக்காட்சியில் மட்டுமே பல விலங்குகளை பார்த்து இருக்கிறேன் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவற்றை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட அனைத்து விலங்குகளும் நந்தன்கனில் நூத்தி பதினாறு கூண்டுகள் மற்றும் தொண்ணூத்தி நான்கு திறந்த கிணறு அடைப்புகள் உள்ளன இது நாற்பத்தி ஒரு SPB உட்பட நூத்தி ஐம்பத்தி ஆறு இனங்களை கொண்டுள்ளது இதில் பாலூட்டிகள் எண்பத்தி மூன்று இனங்கள் உள்ளன பறவைகள் இருவத்தி ஆறு துண்டுகள்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 நந்தன்கன் உயிரியல் பூங்காவில் இருவத்தி ஆறு புலிகள் உள்ளன அவற்றில் பதினாறு பொதுவான இனங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை புலிகள் முறையே மூன்று மற்றும் ஏழு நந்தன்கன் உயிரியல் பூங்காவில் எத்தனை சிங்கங்கள் உள்ளன? அவர்கள் இருவத்தி நாலு மணி நேர CCTV கண்காணிப்பில் உள்ளனர் புதிதாக பிறந்த குட்டியுடன் மிருகக்காட்சி சாலையில் இப்போது ஒன்பது ஆசிய சிங்கங்கள் உட்பட

நந்தன்கண் உயிரியல் பூங்காவில் எத்தனை கரடிகள் உள்ளன? உயிரியல் பூங்காவில் தற்போது பத்து சோம்பல் கரடிகள் உள்ளன ஆஹா அங்கே சென்றால் நன்றாக இருக்கும் அங்கேயும் பறவைகள் உள்ளன என்ன பறவைகளை பார்க்கலாம் மற்றும் இன்~ இன்னொன்று பறவைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவை மிகவும்

மேலும் பல புகைப்படங்களை எடுப்பேன் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஆறு வகையான பறவைகள் உள்ளன நான் ஒருமுறை இருந்தேன் இது மிகவும் அருமையாக இருந்தது எனக்கு நேரம் எப்படி சென்றது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கும் பசியாக இருந்தது சுற்றி நடந்து பார்த்தேன் எனக்கு பிடித்திருக்கிறது நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன் நான் மிகவும் நினைவில் வைத்திருக்கிறேன் வாருங்கள் நான் உன்னுடன் விரைவாக நடந்து செல்கிறேன்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 என்ன நந்தன்களில் என்ன நந்தன்கன் விலங்~ விலங்கியல் பூங்கா எப்போது திறக்கபடும்? நந்தன்கன் விலங்கியல் பூங்கா திறந்திருக்கும் செவ்வாய் ஞாயிறு ஏழு முப்பது மாலை ஐந்து முப்பது மாலை மற்றும் திங்கட்கிழமை மூடப்பட்டது நந்தன்கானில் வேறு என்ன கவர்ச்சிகரமானது? பத்து எண்பத்தி ஒன்னு kilo meter பழங்குடியினர் கலை மற்றும் கவிஞை அருங்காட்சியகம் ஒன்பத்தி இருவத்தி ஒன்பது புள்ளி இருவத்தி நாலு kilo meter

ஐம்பத்தி ஆறு kilo meter லிங்கராஜா கோயில் ரித் அட்வைசரில் நந்தன்கன் விளங்கியல் பூங்காவிற்கு அருகிலுள்ள அனைத்து இடங்களையும் பாருங்கள் நந்தன்கன் விளங்கியல் பூவா~ பூங்காவிற்கு நுழைவுக் கட்டணம் என்ன? நந்தன்கன் உயிரியல் பூங்காவிற்கு நுழைவுக் கட்டணம் பன்னிரெண்டு வயதுக்கு மேற்பட்ட நபருளுக்கு ரூபாய் ஐம்பது மூன்று முதல் பன்னிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு நுழைவு ரூ~ கட்டணம் ரூபாய் வெளிநாட்டினருக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் நந்தன்கன் உயிரியல் பூங்காவிற்கு மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்குகான நுழைவு கட்டணம் இலவசம் புவனேஸ்வரில் வேறு என்ன பார்க்க வேண்டும்? மற்றும் லிங்கராஜ் கோவில் உதயகிரி மற்றும் கந்தகிரி மற்றும் சந்திரசேகர் கோளரங்கம் மற்றும் அருங்காட்சியகம் போன்ற பல விஷயங்கள் உள்ளன மேலும் நிறைய பூங்காக்கள் நடக்க சிறந்த இடங்கள் நீங்கள் விரும்பும் இடத்தில் நடக்கலாம் மேலும் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் மற்றும் தாவரவியல் பூங்கா இங்கே தாவரவியல் பூங்காவை பார்வையிட சிறந்த நேரம் எது? குளிர்காலம் தாவரவியல் பூங்காவை பார்வையிட எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் மைதானம் பெரும்பாலும் அமைதியாகவும்

பெரும்பாலான தாவரவியல் பூங்காக்களில் இலையுதிர் காலம் அமைதியான காலமாகும்